நான் இப்போ மகேந்திர சிங் தோனியை பத்தி பேசலாம்னு இருக்கேன் மகேந்திர சிங் தோனி சுருக்கமாக எம் எஸ் தோனி என்று அறியப்படும் இவர் இந்தியத் துடுப்பாட்ட அணியின் முன்னாள் சர்வதேச துடுப்பாட்ட வீரரும் முன்னாள் தலைவரும் ஆவார். இவர் ரெண்டாயிரத்தி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை வரையிட்ட நிறைவுப் போட்டிகளுக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை தேர்வுப் போட்டிகளிலும் இந்திய அணியின் தலைவராக இருந்தார். இவரின் தலைமையில் ரெண்டாயிரத்தி ஏழு ICC உலக இருபது ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு பொதுநலவய போட்டித் தொடர், ரெண்டாயிரத்தி பத்து மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆசியக் கோப்பை,

பத்தாயிரக்கும் மேற்பட்ட ஓட்டங்களை எடுத்துள்ளார் இவர் ஒரு நாள் பன்னாட்டுப் போட்டிகளில் சிறப்பாக ஆட்டத்தினை முடித்துவைக்கும் திறன் கொண்டவர்களில் ஒருவராக அறியப்படுகிறார் மேலும் அவர் காலத்திலான ஒரு நாள்

அடுத்த ஆண்டு இலங்கைத் துடுப்பாட்ட அணிக்கு எதிராக தேர்வுத் துடுப்பாட்டப் போட்டிகளிலும் அறிமுகமானார். ரெண்டாயிரத்தி எட்டு மற்றும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் பன்னாட்டுத் துடுப்பாட்ட அவையின் சிறந்த ஒரு நாள் வீரருக்கான விருதைப் பெற்றார். இவர் இந்த விருதை இருமுறை வென்ற முதல் வீரர் ஆவார். மேலும் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது மற்றும் ரெண்டாயிரத்தி ஓன்பதாம் ஆண்டில் இந்திய குடிமக்களுக்கான நான்காவது மிக உயரிய மரியாதையாய் கருதப்படும் பத்மஸ்ரீ விருது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் பதினெட்டாம் ஆண்டில், இந்திய அரசால் குடிமக்களுக்கு வழங்கப்படும் ஆஹ் மூன்றாவது மிக உயரிய விருதான பத்மபூசன் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் தோனி பெற்றிருக்கிறார்

இந்திய ராணுவம் தோனிக்கு கௌரவ துணைநிலை கர்னல் கர்னல் பதவி அளித்தது இவர் கபில்தேவிற்குப் பிறகு இந்த மரியாதையைப் பெறும் இரண்டாவது வீரர் ஆவார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் sports pro ஊடகத்தின் அதிக வியாபாரமாகக்கூடிய தடகள வீரர்கள் வரிசையில் இவருக்கு பதினாறாவது இடம் கிடைத்தது இந்தியன் சூப்பர் லீக்கின் சென்னையின் எப் சி அணியின் உரிமையாளர்களில் ஒருவர் ஆவார். ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் போர்ப்ஸ் இதழ் வெளியிட்ட அதிகம் சம்பாதிக்கும் விளையாட்டு வீரர்களில் இவருக்கு இருவத்தி மூன்றாம் இடம் கிடைத்தது மில்லியன் அமெரிக்க டாலர் எம் எஸ் தோனி திரைப்படம் இவரின் வாழ்க்கையை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிருக்கேன் தோனியை பத்தி பவன் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க எதாச்சும் சொல்லுங்க நன்றி குமார் நான் வந்து இப்போ அழகர் கோயிலை பத்தி பேச போறேன் அழகர் கோயில் மதுரை மாவட்டத்தில் உள்ள அழகர் மலை என்ற இடத்தில் அமைந்துள்ளது திருமால் கோவிலாகும். இது மதுரையிலிருந்து இருவத்தி ஓரு kilometer தொலைவில் அமைந்துள்ளது திருமாலிருஞ்சோலை என அழைக்கப்படும் இக் இத்திருத்தலம் ஆஹ் மதுரையில் அமைந்துள்ளது இக்கோவில் ஆழ்வார்களால் மங்களாசனம் செய்யப்பட்ட நூத்தி எட்டு வைணவ திவ்யதேசங்களுள் ஒன்றாகும் இத்தலம் சோலை மலை, திருமாலிருஞ்சோலை, மாவிருங்குன்றம் என பெயர்களால் அழைக்கப்படுகிறது. கருவறையில் பெருமாள் ஸ்ரீபரசுவாமி என அழைக்கப்படுகிறார் உற்சவ மூர்த்தி அழகர், அல்லது சுந்தரராஜ பெருமாள் என எனப்படுகிறார் பாண்டிய மன்னர்கள், விஜயநகர மன்னர்கள், மதுரை நாயக்க மன்னர்கள் ஆகியோரின் திருப்பணிகள் இக்கோயிலில் கொண்டுள்ளது கோயிலின் கலைச் சிறப்புகள் மூலவரின் கருவறை மீது எழப்பட்டுள்ள சோமசந்த விமானம் வட்ட வடிவமானது. ஆரிய மண்டபத்தில் கொடுங்கைகள் மற்றும் இசைத் தூண்கள் உள்ளன. இசைத் தூணின் உச்சியிலிருந்த சிங்கத்தின் வாயில், சுழலும் நிலையில் ஆனால் வெளியே எடுக்க முடியாதபடி உள்ளது. கல்யாண சுந்தரவல்லி தாயாரின் சன்னதி கலைநயத்துடன் உள்ளது. கோயிலின் காவல் தெய்வம் பதினெட்டாம்படி கருப்பசாமி சன்னதியில் உள்ள கோபுரம் சிற்ப வேலைப்பாடுகள் மிக்கது கோவிலைச் சுற்றி உள்கோட்டை மற்றும் வெளிக்கோட்டை எனப்படும் இரணியன் கோட்டை, அழகாரிபுரிக் கோட்டை அமைந்துள்ளது இக்கோயிலில் அருகில் அமைந்த கோயில்களை பற்றி இங்கு பார்ப்போம் அழகர்மலை அடிவாரத்திலிருந்து சுமார் இரண்டு kilometer உயரத்தில் முருகனின் அறுபடை வீடுகளில் ஆறாவது வீடான பழமுதிர்சோலை முருகன் கோயில் இங்கு இடம்பெற்றுள்ளது பழமுதிர்சோலை முருகன் கோயிலிலிருந்து ஒரு kilometer தொலைவில் அமைந்த ராக்காயி அம்மன் நூபுரங்கை நீரூற்று உள்ளது இக்கோயிலின் சிறப்பு மிக்க திருவிழாவான மதுரை சித்திரை திருவிழா பற்றி இங்கு காண்போம் புராண அடிப்படையில் கள்ளழகர் மீனாட்சியம்மனின் உடன்பிறந்தவர் சித்திரைத் திருவிழாவின்போது, கள்ளழகர் கோவிலிலிருந்து புறப்பட்டு மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கு மதுரை நகருக்கு வருகிறார் கள்ளர் கொண்டை குத்தீட்டி, கையில் வலைதடி இடுப்பில் ஜமதாடு என விதவிதமான ஆயுதங்களை மதுரையை நோக்கிப் புறப்படுகிறார் கள்ளழகர் கள்ளர் வேடத்தில் வருவதால் அழகர் என்ற பெயர் கள்ளழகர் என மாறியது. இதனால் கள்ளர் இனத்திற்கு தலைவராகவும் குல தெய்வமாகவும் அழைக்கிறார் வைகை ஆறு வந்து பின் வண்டியூர் சென்று, அழகர்மலை திரும்புகிறார். திருமலை மன்னர் காலத்திற்கு முன் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா சித்திரை விழா மாத மாதத்தில் முழு நிலவன்று மதுரையை அடுத்துள்ள தேனூரில் நடைபெற்றது. மன்னர் திருமலை நாயக்கர் கள்ளழகரை மதுரை வைகையாற்றில் எழுந்தருளச் செய்து மதுரை சித்திரைத் திருவிழாவாக நடத்தியவர் தேரோட்டம் ஆண்டுதோறும் ஆடி மாதம் பௌர்ணமி அன்று அழகர் கோயிலில் ட்ஜ்ஹேரோட்டம் புகழ் பெற்று நடைபெற்று வருகிறது இக்கோயிலின் தலவரலாறு பற்றி இங்கு காண்போம் சுபதமுனிவர்

மண்டூகமாக மாறும்படி சாபமிட்டார். சாபம் நீங்க சுபமுனிவர் வைகை ஆற்றில் மண்டூக வடிவில் நீண்டகாலம் தவமியற்றி திருமாலால் சாபம் நீக்கப்பெற்றார். முனிவர் கண்டு வ வணங்கிய அவ்வுரவே

பக்தர்கள் உற்சவரை மட்டும் வழிபட அனுமதிக்கப்படுகிறனர் இக்காலத்தில் இம்மை இம்ம மலையடி திருமாலை கள்ளழகர் எனப்படுகின்ற இதற்கு அடிப்படையாக அமைந்த பரிபாடல்கள் கள்ளணி பசுந்துளவனை , ஒள்ளொளியவை, ஒரு குழையவை என பல பாடல்கள் இச்சித்திரை திருவிழா பற்றியும் மதுரை கள்ளழகர் பற்றியும் குறிப்பிடப்படுள்ளது இது தான் நான் தெரிஞ்சுகிட்ட விஷயங்கள் சிவபார்வதி நீங்க சொல்லுங்க அஹ் எனக்கு வந்து சுரேஷ் ரெய்னா அப்படிங்குறவங்களை ரொம்ப புடிக்கும் கிரிக்கெட் வீரர் அவரை பத்தி நான் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றேன் சுரேஷ் ரெய்னா அப்படிங்குறவரோட உண்மையான பெயர் வந்து சுரேஷ் குமார் ரெய்னா இவரு எங்க பிறந்தாரு அப்படின்னா

இந்தியத் துடுப்பாட்ட அணியின் அங்கத்தினராக வந்து ஒருநாள் வந்து பன்னாட்டுத் துடுப்பாட்டங்களில் வந்து விளையாடி அவரு வருகிறாரு அதுக்கப்பறம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலேயே வந்து தேர்வுத் துடுப்பாட்ட அணியில தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவரோட முதல் தேர்வு ஆட்டம் வந்து இருவத்தி ஆறு ஜூலை இரண்டாயிரத்தி பத்தில் தான் இலங்கைக்கு எதிரா வந்து அவரு first உ அவரோட ஆட்டத்தை வந்து துவங்கினாரு உள்நாட்டுப் போட்டிகளில வந்து ரஞ்சிக் கோப்பைக்கு உத்தரப் பிரதேசத் துடுப்பாட்ட அணிக்கு

indian premier league போட்யில வந்து குஜராத் லயன்சு அப்படிங்குறதோட அணித் தலைவரா இவரு இருந்தாரு. மேலும் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அப்படிங்குறதுக்கு

ஆகிய மூன்று வடிவங்களிலும் வந்து நூறு ஓட்டங்கள் அடித்த முதல் இந்திய வீரர் வந்து சுரேஷ் ரெய்னா தான் அதுக்கப்பறம் வந்து இவரோட முதல் ஒருநாள் போட்டி இவரின் பத்தொன்பதாவது வயதுல தான் first உ நடந்துச்சு

ரெண்டாயிரத்தி பதினொண்ணு துடுப்பாட்ட உலகக்கோப்பை வெற்றி பெற்ற இந்தியத் துடுப்பாட்ட அணியில இடம் பெற்றிருந்தாரு ஆரம்பகால வாழ்க்கை அப்படின்னு பாத்தோம்னா இவர் வந்து ராஜ்நகர், காசியாபாத், உத்தரப் பிரதேசம், இந்தியாவில் தான் உள்ளாரு இவருக்கு வந்து தினேஷ் ரெய்னா, நரேஷ் ரெய்னா, முகேஷ் ரெய்னா ஆகிய வந்து மூணு சகோதரர் மூத்த சகோதரர்கள் இருக்காங்க ரேனு அப்படிங்குற ஒரு மூத்த சகோதரியும் இருக்காங்க ராகுல் திராவிட்டின் சுயசரிதை நூலான timeless steel என்பதில வந்து இவரைப் பற்றி குறிப்பிட்டுருக்காங்க இவரோட துடுப்பாட்ட வாழ்க்கை அப்படின்னு நம்ம பாத்தோம்னா துடுப்பாட்டப் போட்டிகளில விளையாடுவதற்காக காசிபாத்தில் இருந்து லக்னோ வந்து ரெண்டாயிரமாம் ஆண்டு வந்து இவரு சென்றாரு அங்குள்ள

இலங்கைச் சுற்றுப் பயணத்திற்கு பதினைந்தரை வயதில் வந்து இவரு தான் தேர்வானாரு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டுல ரஞ்சிக் கோப்பையில அசாம் அணிக்கு எதிரான போட்டியில உத்தரப் பிரதேசம் அணிக்காக வந்து விளையாடினாரு. இந்தியன் premier league ல அவரோட பங்கு என்னன்னு நம்ம பாத்தோம்னா இந்தியன் premier league இந்தியாவில் விளையாடப்படும் தொழில்முறை இருபது இருபது துடுப்பாட்ட போட்டியில் தொடர்பாகும் அணிகளில் விளையாடப்படும் இத்தொடரானது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இந்தியத் துடுப்பாட்டக் கட்டுப்பாட்டு வாரியத்தால் துவங்கப்பட்டது IPL தொடர் வந்து ICC யின் எதிர்காலச் திட்டத்தில் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரோட வரலாறுன்னு பாக்கக்குள்ள ரெண்டாயிரத்தி ஏழுல GN enten entertainment அப்படிங்குறதோ entertainment ல இவரு வந்து பங்கேற்றுருக்காரு இவரோட துடுப்பாட்டங்கள் அப்படின்னு பாத்தோம்னா தேர்வு துடுப்பாட்டம் நூறுகள் அதாவது ஓட்டங்கள் நெடுவரிசையில துடுப்பாட்டங்கள் அப்படிங்குறதை வந்து ஆட்டமிழக்காது வந்து எனப் பொருள் அப்படின்னு சொல்ல்லியிருக்காங்க பன்னாட்டு இருபது இருபதுங்குறது வந்து இவரு விளையாடிய ஒரு பெரிய சரித்தரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரோட கடைசி சட்டைய அவரொட சட்டை எண் என்ன அப்படின்னா வந்து நாப்பத்தி எட்டு எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்லிட்டேன் குமார்

ஹம் வணக்கம் சிவபார்வ சிவபார்வதி இப்போ தோனியை பத்தி நம்ம பேசுனோம் தோனி வந்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணு வரையும் வந்து அவரு நிறைய போட்டியில வந்துருக்காரு விளையாண்டு இருக்காரு அவரு கடந்து வந்த பாதையை பத்தி பாக்கலாம் இப்போ மகேந்திர சிங் தோனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன் தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு முதல் இருவத்தி ஒண்ணு வரை இந்திய அணியின் முன்னாள் captain மகேந்திர சிங் தோனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு முதல் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்று விளையாடி வருகிறார் முதl முதலில் பீகார் அணிக்காகக் களமிறங்கிய அவர், அடுத்து இந்திய அணியில் இடம் பிடித்து பல வரலாற்றுச் சாதனைகளை நிகழ்த்தினார். அதுகுறித்து தற்போது பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஒண்ணாம் ஆண்டு ஜூலை ஏழாம் தேதி பிறந்த மகேந்திர சிங் தோனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் பீகார் மாநில under nineteen அணியில் இடம் பிடித்தார். அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் பீகார் அணிக்காக ரஞ்சிக் கோப்பையில் பங்கேற்றார்

அதிவிரைவாக ஆயிரம் ரன்களை கடந்த முதல் வீரர் என்ற வரலாற்றுச் சாதனையைப் படைத்தார். இவர் தொடர்ந்து அதிரடி காட்டியதால், ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் நடைபெற்ற T twenty உலகக் கோப்பைக்கு கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டார். இவர் தலைமையில் சிறப்பாக விளையாடிய இந்திய அணி கோப்பை வென்று அசத்தியது. test லும் தோனி தலைமையிலான இந்திய அணி தொடர் வெற்றி நடைபோட்டது. இதனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில், test தரவரிசையில் இந்திய அணி முதல்முறையாக முதலிடத்தைப் பிடித்து வரலாற்றுச் சாதனை படைத்தது. ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் நடைபெற்ற ஆசியப் கோப்பையிலும் இந்திய அணி அபாரமாகச் செயல்பட்டு, பதினைஞ்சு வருடங்களில் முதல்முறையாக இக்கோப்பையை வென்று அசத்தியது. இதனால், captain தோனி உலக அளவில் தலைசிறந்த captain னாக பார்க்கப்பட்டார். இதனால் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு உலகக் கோப்பையை இந்திய அணிதான் தட்டித்தூக்கும் என பலர் கணித்தனர். அதேபோல் தான் நடந்தது. இறுதிப் போட்டியில் தோனி கடைசிவரை களத்தில் இருந்து sixer மூலம், இந்தியாவுக்கு உலகக் கோப்பையைப் பெற்றுக்கொடுத்தார். மேலும், ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு championship trophy யையும் வென்று, மூன்று விதமான ICC

அதற்குமுன் இருவத்தி ஏழு வருடங்களாக லார்ட்ஸில் இந்தியா வெற்றிபெறாமல் இருந்தது. இதுவும் தோனி captaincy யின் மிகப்பெரிய சாதனையாகப் பார்க்கப்படுகிறது. அப்போட்டி முடிந்தவுடனே test லிருந்து ஓய்வு பெற்றார்

ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியைச் சிறப்பாக வழிநடத்தி, கோப்பை வென்று கொடுத்தார். அது மூன்றாவது கோப்பையாகும். அந்த காலகட்டத்தில் அதிக IPL கோப்பை வென்றுகொடுத்த captain னாக இருந்தார். ரெண்டாயிரத்தி பதி பத்தொன்பதாம் ஆண்டில் ஒருநாள் கிரிக்கெட்டில்

அஹ் தோனியை பத்தி நான் பாதி சொல்லிருக்கேன் உனக்கு தெரிஞ்ச வரையும் பவுன் நீங்க சொல்லுங்க அஹ் நன்றி குமார் இது வரையும் நம்ம அழகர் கோயிலை பத்தியும் அழகர் கோயில்ல உள்ள எங்க இருக்கு எப்படியெல்லாம் அங்க வந்துது அப்படிங்குறதை பத்தி பாத்தோம் இப்போ வந்து ஆஹ் அங்க வந்து காவல் தெய்வமா இருக்க பதினெட்டாம் படி கருப்பர் எப்படி அங்க வந்தாரு எதுக்கு அழகர் கோயில்ல வந்து காவலுக்கு இருக்காருங்குறதை பத்தி தெரிஞ்சுப்போம் முதல்ல அழகர் கோயில்ல அவங்களுக்கு என்ன பண்றாங்கங்குறதை சொல்றேன் அழகர் கோயில்ல ஆடி மாதம் பௌர்ணமி நாளில் அழகர் கோயிலில் எழுந்தருளி இருக்கும் பதினெட்டாம் படி கருப்பன் கோவிலுக்கு கதவுகளுக்கு சந்தனம் சாத்தும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது.

மதுரை சுற்றுவட்டார மக்களுக்கும் காவல் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது கருப்பசாமி எப்படி வ்ந்து இங்க காவல் தெய்வமா மாறுனாங்க அப்படிங்குறதை பத்தி தெரிஞ்சுக்குவோம் கருப்பசாமி எப்படி காவல் தெய்வமா இங்க வந்தாரு என்பது ஒரு சுவாரஸ்யமான கதையாகும் கேரளாவை ஆட்சி செய்த வந்து அரசன் ஒருவன் பாண்டிய நாட்டுக்கு வந்தான் திவ்யதேசமான திருமாலிருஞ்சோலை வந்திருந்த போது அங்கே எழுந்தருளி இருக்கும் கள்ளழகரின் அழகைக் கண்டு மயங்கினான். அழகரை கடத்திக்கொண்டு போக தனது நாட்டில் வைத்துள்ள அரசன் நாடு திரும்பிய உடன் மந்திர, தந்திரங்களுக்கு நன்கு தேர்ச்சி பெற்ற பதினெட்டு மந்திரவாதிகளை தேர்வு செய்து பாண்டிய நாட்டுக்கு அனுப்பினான் அழகரை தூக்கி வரும்படி கட்டளையிட்டான். பதினென் பெரும் மன்னனின் கட்டளையை நிறைவேற்ற அழகர்மலை வந்த ஆயத்தமானார்கள். மலையாள தேசத்தின் காவல் தெய்வமான கருப்பு வெள்ளை குதிரை மீதேறி பதினெட்டு பேருக்கு முன்னே சென்றது. காவல் தெய்வத்தின் பின்னே வந்த மந்திரம் மந்திரவாதிகள் அழகர்மலைக்கு அழைத்துவந்தனர் அழகர் மலையை அடைந்த காவல் தெய்வம், கருப்பண்ணசாமி அப்படியே அழகரின் அழகில் மயங்கி நின்றது. பதினெட்டு மந்திரவாதிகளும் தன்னுன் தன்னுடன் வந்த காவல் தெய்வத்தை மறந்து, தங்க ஆபரணத்தையும் அழகரையும் தூக்கி செல்லும் எண்ணத்தில் கருவறை நோக்கி சென்றனர். இவர்களின் கெட்ட நோக்கத்தை கண்ட பக்தர் ஒருவர், ஊரில் உள்ள மக்களிடம் சொல்ல, மக்கள் அனைவரும் திரண்டு வந்தனர். மந்திரவாதிகள் பதினெட்டு பேரையும் கொன்று, பெரிய கோபுரத்தின் முன்பாக பதினெட்டு படிகள் செய்து, படிக்கு ஒருவராக புதைத்தனர். மந்திரவாதிகளுக்கு காவலாக வந்து நின்ற கருப்பசாமி காட்சி தந்த கள்ளழகர் அழகர் மலையையும், தன்னையும் காவல் காக்குமாறு உத்தரவிட்டார். இதனை அன்று கருப்பசாமி அழகர் மலையிலேயே தங்கி இன்று இன்று வரை காவல் காத்து வருகிறார் என்பது நம்பிக்கை. பதினெட்டு பேருடன் வந்த காவல் தெய்வம் பதினெட்டு படிகளின் மீது நின்று காவல் தெய்வமாய் காட்சி தருகிறது கருப்பசாமிக்கு எப்படி படையல் போடுவாங்க ஒருநாள் கோவில் பட்டர் கனவில் தோன்றி கருப்பசாமி, அழகருக்கு அர்த்த ஜாம பூஜையின் போது செய்யப்படும் பிரத பிரசாதங்களை தனக்கு படைக்குமாறு வேண்டினாராம் அன்று முதல் அழகருக்கு படைக்கப்படும் அர்த்த ஜாம பூஜை பிரசாதங்கள் பதினெட்டாம்படி கருப்பனுக்கு படைக்கப் படுகிறது. கருப்பர் படிகளுக்கு சந்தனம் சாத்துறதை நான் சொல்லியிருந்தேனே ஆண்டுதோறும் ஆ ஆடி பவுர்ணமி நாள் மட்டும் கருப்பசாமி கோவில் திறக்கப்படும். ஆண்டுக்கு ஒரு முறை தான் இந்த பதினெட்டு படி கருப்பர் சாமி கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிறது ஆடி பவுர்ணமி முன்னிட்டு சனிக்கிழமையன்றும் பதினெட்டாம் படி கருப்பணசாமி கோவில் கதவுகளுக்கு சந்தனம் சாத்தும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதையொட்டி கருப்பணசாமி கோவிலின் திருக்கதவுகள் மங்கள இசையுடன் மாலை ஆறு மணிக்கு திறக்கப்படுகிறது இ இ இப்படி சாத்தப்பட்ட கதவுகள் ஒரு தடவ திறக்கும் போது பக்தருக்கு எவ்வாறு தரிசனம் தர்றாரு அப்படின்னா கோவில் கதவுகள் திறக்கப்பட்ட உடன் கூடியிருந்த பக்தர்கள் கோவிந்தா என முழக்கமிட ராஜகோபுரத்தின் உள்ளே இருந்த பதினெட்டு படிகளிலும் பூக்கள், எலுமிச்சம்பழம், தேங்காய், பழம் உள்ளிட்ட பொருட்களை வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. அப்பொழுது பதினெட்டு படிகளிலிலும் தீபம் ஏற்றப்பட்டு ஐந்து நிமிடங்கள் மட்டும் கதவுகள் திறக்கப்படும் ஆண்டிற்கு ஐந்து நிமிடங்கள் மட்டுமே அந்த கள்ளழகரின் பதினெட்டாம் படி கருப்பனின் சன்னதி கதவுகள் திறக்கப்படுகிறது மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களுக்கும் மதுரை சுற்றுவட்டார மக்களுக்கும் காவல் தெய்வமாக விளங்கும் கருப்பசாமியின் கதை இது தான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் சிவபாரதி நீங்க சொல்லுங்க அஹ் சரி பவன் நீங்க வந்து உங்களுக்கு பிடித்த கடவுளை பற்றி நீங்க விளக்கிட்டீங்க எனக்கு வந்து பிடித்தவங்க வந்து வேலு நாச்சியார் இவங்க வந்து ஒரு இந்திய விடுத்லை போராட்ட வீராங்கனை அவங்களை பத்தி நான் உங்களூக்கு சொல்றேன்

இவரே ஒ இந்தியாவுல முதல் பெண் விடுதலைப் போராட்ட வீராங்கனை ஆவார் அதுக்கப்பறம் இவரோட இளமை பற்றி நம்ம பாக்க போனோம்னா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டு, இராமநாதபுரம் சமஸ்தானம் மன்னன் செல்லமுத்து அப்பறம் விஜய சேதுபதி சக்கந்தி மூத்தாளுக்கு வந்து ஒரே பெண் மகளாகப் பிறந்தவர் தான் வேலுநாச்சியார். ஆண் வாரிசு போல வந்து இவங்க வந்து வளக்கப்பட்டாங்க ஆயுதப் பயிற்சி பெற்றாரு, பல மொழிகள் கற்றாரு அதுக்கப்பறம் ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்து ஆறுல சிவகங்கைச் சீமை மன்னர் முத்துவடுகநாதத்தேவருக்கு வந்து இவங்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்பறம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்து ரெண்டுல ஐரோப்பியரின் படையெடுப்பால் கணவரை இழந்த வேலுநாச்சியார் வந்து நாட்டை மீட்க மீட்டெடுக்க வந்து அவங்க பெரிதும் போராடுனாங்க இந்தப் படையெடுப்பை எதிர்க்க நினைத்த வேலுநாச்சியார் விருப்பாட்சியில் தங்கி ஹைதர் அலியை வந்து சந்தித்து உருது மொழியில் ஆங்கிலேயர் எதிர்ப்புப் பற்றிப் பேசி வந்து ரொம்ப அழகா விளக்கினாங்க வேலு நாச்சியாரின் உருது மொழித் திறமையைக் கண்டு ஆச்சர்யப்பட்ட அந்த ஹைதர் அலி உதவிகள் வந்து பல செஞ்சாறு அவங்களுக்கு காலம் வந்து திண்டுக்கல் கோட்டை, விருப்பாட்சிக் கோட்டை, அப்பறம் அய்யம்பாளையம் கோட்டை என இடம் வந்து மாறி மாறி முகாமிட்டு வாழ்ந்து வந்தாங்க. மருது சகோதரர்களின் பெரும் முயற்சியினால் வந்து சிவகங்கை மக்களை வந்து ஒன்று திரட்டி ஓரு எதிர்ப்புப்படை ஒன்றை வந்து உருவாக்குனாங்க. வேலுநாச்சியார் வந்து மருது சகோதரர்களையே இப்போராட்டத்திற்கு வந்து தலைமை தாங்கினாங்க ஆயிரத்து எழுநூத்து எழுவதா எண்பதாம் ஆண்டுல

படை வந்து வைகை ஆற்றின் வழியில சோழவந்தானையும், பிறகு வந்து சிறைமலையும் வந்து அதன் தொடர்ச்சியாக திருப்புவனம், முத்தனேந்தல், நகரங்களை வந்து வென்ற பிறகு, வந்து கடைசியா வந்து யுத்தமாக நம்ம மானாமதுரை நகரத்தை வந்து போர் பயிற்சி பெறாத மக்களின் துணைகொண்டு அந்நிய பரக்கியர்களை வெற்றிக்கொண்டாங்க அதன் பிறகு வந்து இராணியின் தோரணையோடு, இராணி வேலுநாச்சியார் வந்து சிவகங்கையின் மூலம் படைவீரர்கள் புடை சூழ விழாக்கோலம் பூண்ட சிவகோங்கை சிவகங்கை வந்து அவ்ளோஅ அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அவங்களோட இறுதி நாட்கள் அப்படின்னு நம்ம பாத்தோம்னா ஆயிரத்தி எழுநூத்து தொண்ணூத்தி மூணுல வேலு நாச்சியாரோட

இதன் தொடர்ச்சியாக வந்து சிவகங்கைச் சீமையை வந்து ஆட்சி புரிந்த மன்னர்களின் பட்டியல் வந்து கீழே நிறைய வந்து வெளியிட்டு இருக்காங்க வேலுநாச்சியாரோட மண்டபம் மணிமண்டபம் அப்படிங்குறது வந்து சிவகங்கை மாவட்டத்துல நிறுவிருக்காங்க ஏன்னா இவங்க ஒரு சுதந்திர பெண் போராட்ட வீரர் அப்படிங்குறதுல அந்த சிவகங்கை மாவட்ட மக்களுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருந்துச்சு அதனால அவங்களுக்கு அங்க ஒரு மணிமண்டபம் கட்டியிருந்தாங்க அதாவது சூரக்குளம் அப்படிங்குற கிராமத்துல அறுபது லட்ச ரூபாய் வந்து செலவிட்டூல வந்து அவங்களுக்கு ஒரு வீர மங்கை வேலு நாச்சியார் அப்படிங்குற மாதிரி ஒரு நினைவு மண்டபம் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அதாவது செல்வி ஜெ ஜெயலலிதா அம்மா வந்து அதை வந்து திறந்து வைத்தாங்க அவங்களோட அருங்காட்சியகம் அப்படின்னு பாத்தோம்னா அருங்காட்சியகம் வேலு நாச்சியார் பயன்படுத்திய ஈட்டி, வாள் முதலான பல பொருட்கள் எல்லாம் வந்து சிவகங்கையில அருங்காட்சியகம் ஒண்ணு இருக்கு அதுல வந்து அவங்க வந்து இன்னை வரையிலும் வச்சு பாதுகாத்துட்டு வர்றாங்கா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வேலு நாச்சியாரோட நினைவா வந்து தாபால் தசீ தபால் தலை இந்திய அரசால் வந்து முப்பத்து ஒண்ணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி எட்டு அன்று வந்து வெளியிட்டது சிவகங்கை சீமையோட வாரிசுகள் அப்படின்னு நம்ம பாத்தோம்னா நிறைய பேரு இருக்காங்க அதோட வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து ஜமீன்தார் முறை ஒழிக்கப்பட்டு british collector அப்படிங்குறவங்க வந்து நிய நியமிக்கப்பட்டார். ஜே எப் பிரையன்ட் முதல் கலெக்டர் ஆவார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ராமநாதபுரம் மதுரை, திருநெல்வேலியின் சில பகுதிகளைக் கொண்டு உருவாக்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் காலத்தில் வந்து ராமநாதபுரம் அப்படிங்குற ராமநாடு என்று வந்து வழி வழியா அழைக்கப்பட்டு வந்துருச்சு சுதந்திரத்திற்குப் பின்னே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆம் ஆண்டு மார்ச் பதினைந்தாம் தேதி வந்து ராமநாதபுரம் வந்து மூணு பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டது நம்ம வேலு நாச்சியாரை பத்தி பாத்தோம்னா அவங்க வந்து ஒரு இந்திய பெண்மணியாக இருந்து இவ்ளோ எப்படி சொல்றது ஒரு ஆணுக்கு நிகராக வந்து ஒரு பெண்ணா இருந்து அவங்க வந்து சுதந்திரம் பெறுவதற்கு வந்து ஒரு போராளியா இருந்துருக்காங்க அப்படிங்குறதுல வந்து ஒரு பெண்மணியா இருந்து எனக்கு ரொம்ப புடிச்சவங்க தான் அவங்க அது மட்டும் இல்லாம அவற்றில் வந்து முக்கியமா நம்ம குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் வந்து

நிறைய நிறைய வந்து அவங்களை போல தான் இருக்கணும் பெண்மணின்னா ஒரு தைரியமாவும் ஆஹ் அ அ எப்படி சொல்றது தைரியமாவும் யார் வந்து எதிர்த்து போராடுனாலும் எதிர்த்து கேள்வி கேக்க கூடிய தன்மையுடனும் இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க

நன்றி சிவபார்வதி நன்றி நான் வந்து தோனியை பத்தி பேசிட்டு இருந்தேன் தோனி வந்து எதை பத்தி பேசுனேன்னா இடைக்காலத்துல வந்து அவர் என்னென்ன கோப்பை எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு எந்தெந்த எப்படி எப்படியெல்லாம் வந்து அடிச்சுருக்காரு என்னென்ன strike rate எல்லாம் வச்சுருக்காருன்னு அதை பத்தி பேசுனேன் இப்போ எதை பத்தி பசெ போறேன்னா தோனியை பத்தி தான் பேச போறேன் எத என்னான்னா தோனி எப்படி இந்த கிரிக்கெட் வாழ்க்கையில வந்து இணைஞ்சாரு அவர் சிறுவயதுல இருந்து எப்படி கிரிக்கெட் எல்லாம் விளையாண்டாரு எப்படியெல்லாம் உள்ளார வந்தாருன்னு அதை பத்தி பேச போறேன் என்னன்னா வந்து cool captain னின் தூள் வரலாறு எம் எஸ் தோனி அதாவது மகேந்திர சிங் தோனி மகேந்திர சிங் தோனி ஜூலை ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அன்று ராஞ்சியில் பிறந்தார். அப்பா அரசு நிறுவனமான மேகானில் வேலை பார்த்தார். ஏழ்மை சூழ்ந்த குடும்பம். அதனால் பெரும்பாலும் தன் பொழுதுகளை சாலை ஓரம் நண்பர்களோடு விளையாடுவதில் கழித்தவர். தோனிக்கு ஓவியம் வரைவது மிகவும் பிடிக்கும். விளையாட்டு நேரத்தை தவிர மீத நேரங்களை ஓவியம் வரைய செலவழித்தார் இளம் வயதில் தோனிக்கு பிடித்த விளையாட்டு கால்பந்து மற்றும் பாட்மிண்டன் தான் பல காலமாக கால்பந்து அணியில் goalkeeper ராக இருந்தார் தோனி. ஒரு கிரிக்கெட் போட்டியின் பொழுது அணியின் wicket keeper க்கு காயம் ஏற்ப்பட்டதால் தோனியை அவரது நண்பர்கள் keeping செய்ய சொன்னார்கள். அப்போது கிரிக்கெட் விளையாடிய தோனிக்கு கால்பந்தை விட கிரிக்கெட் சிறப்பான விளையாட்டாக தோன்றியது. அப்படி தொ தொற்றிக்கொண்டது தான் கிரிக்கெட் ஆர்வம் இளம் வயதிலேயே ரொம்பவே துறுதுறுப்பான பையன். தோனி வாழ்ந்த பகுதி முழுக்க மலைகளாக நிறைந்து இருக்கும் இளம் வயதில் சக நண்பர்களோடு இணைந்து மலையின் மேல் இருந்து கீழே இறங்கி விளையாடுவது தன்னை இன்னமும் உடல் வலுவுள்ளவராக வைத்து உள்ளதாக ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். அப்பா உடற்பயிற்சி வகுப்புகளுக்கு போக சொன்னால் escape ஆகி நண்பர்களோடு ஊர் சுற்ற கிளம்பி விடுவார் இளம் வயதில் பீகார் அணியில் ஆடிக்கொண்டு இருந்தார். அப்பொழுது பல போட்டிகளில் ஒற்றை ஆளாக தோனி சதம் அடித்து பலரை வியப்பில் ஆழ்த்தினார். ஆனால் அவருடைய அணி தோற்றுக்கொண்டு இருந்தது. அதனால் பெரும்பாலும் தோனியால் இந்தியா அணிக்குள் நுழைய முடியவில்லை. அந்த தருணத்தில் இந்தியா அளவில் இளம் திறமைகளை கண்டறியும் வேலையை BCCI செய்தது. அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தோனி இந்தியா A அணிக்காக ஆடி கென்யா, ஜிம்பாப்வே அணிகளோடு மோதினார். ஜிம்பாப்வே அணியில் விளையாடிய தோனி சதம் அடித்ததை கண்டு வியந்தார் அப்போதைய கேப்டன் சவ்ரவ் கங்குலி அதற்கு பிறகு வங்கதேச அணிக்கு எதிரான போட்டியில் களமிறங்கினார் தோனி. ஆனால் துர்தஷ்டமாக ஆரம்பத்திலேயே run out ஆனார் எனினும் இவர் திறமை மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து வாய்ப்புகள் தந்தார் கங்குலி.

உலக சாதனையை படைத்தார். அதற்கு பின் ஐயர்லாந்து தொடரில் இந்தியா அணியின் துணைக்கேப்டன் ஆனார் ரெண்டாயிரத்தி ஏழு இருபது ஓவர் உலகக்கோப்பை ஆட்டத்தில் இந்தியா அணியின் கேப்டன் ஆனார். தனது அபாரமான ஆட்டத்திலும், திறமையாக அணியை வழி நடத்தியதாலும் கோப்பையை வென்றது இந்திய அணி. ரெண்டாயிரத்தி பதினொண்ணு தோனி வாழ்க்கையில் மட்டுமல்ல இந்திய வரலாற்றிலேயே ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து மூன்றுக்கு பிறகு உலக கோப்பை ஒருநாள் போட்டிகளில் இந்தியா ஒருமுறை கூட வெற்றிபெறவில்லை. ரெண்டாயிரத்தி பதினொண்ணு உலக கோப்பை சச்சினின் இறுதி உலகக்கோப்பை. இந்த உலக கோப்பையை நாங்கள் சச்சினுக்காக வெல்வோம் என களமிறங்கினார் தோனி.